இந்த ஃபோட்டோ ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல வந்து நெறய பெஞ்சஸ் இருக்கு.

அவருக்கு ஆப்போசிட்ல ஒக்கார்ர மாரி ரெண்டு ஸ்டூல்ஸ் இருக்கு.

இதுல ஐந்து பெண்கள் ஒரு ஆண் நான்கு பெண்கள் பருதா போட்டு இருக்கிறார்கள் ஒருவர் பாலத்து மேல் கை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்.

இடது புறம் ஒரு டேபிள் மேல் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு மொபைல் ஃபோன் உள்ளது.

ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்ட்ரீட் மாரி இருக்கு.

அண்ட் ஒரு டியூபு லைட்டு அந்த ஸ்டாண்ட்ல வெச்சிருக்காங்க அந்த ஒரு கரண்ட் ஒயர்ல இருந்து ஒரு வீட்டுக்கு கரண்ட் சப்ளை போகுது அந்த வீடு வந்து எல்லோ கலர் வித் போர்டு வெச்சிருக்காங்க.

அந்த வால் கிளாக்ல டைம் வந்து ஃபைவ் ஒ கிளாக் அப்டின்னு காட்டுது.

இந்த ஃட்டோல மூணு சேர்ஸ் இருக்கு லெஃப்ட் சைடுல பெஞ்ச்க்கு மேல ஒரு தண்ணி கேன் வச்சருக்காங்க.

ஒரு பழைய பில்டிங் ஒன்னிருக்கு அந்த பழைய பில்டிங்குக்கு போறதுக்கு படிக்கட்டுகள் சிலது இருக்கு.

இந்த பில்டிங்க்கு மேல நெறைய பேர் ஏதோ கிறுக்கி வெச்சிருக்காங்க.

அங்க அந்த பெரியவர் வந்து ஒரு ரெட் கலர் டிஷர்ட் அண்ட் சாண்டல் கலர் பேண்ட் போட்ருக்காரு அந்த குட்டி பைய வந்து ஒரு டிஷர்ட் ஒரு டிராயர் போட்ருக்கா.

அவங்க ரெண்டு பேருமே சிலிப்பர்ஸ் போட்ருக்காங்க அதுல தண்ணி வந்து கீழ வடிஞ்சி ஊத்துது.

இந்த போட்டோல பாரத் பெட்ரோலியம் லாரி ஒன்னு இருக்கு அந்த லாரி வந்து ப்ளு வித் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

லாரிக்கு பக்கத்துல ஒரு அ சில்வர் கலர் பக்கெட் ஒன்னு இருக்கு அண்ட் இங்க ஒரு பெர்சன் உக்காந்து ஃபோன் பாத்துகிட்ருக்காரு.

இந்த சர்ச்சுக்கு முன்னாடி கிறிஸ்தவர் இறந்தபின் அவரது உடலை இங்கு மண்ணை தோண்டி புதைத்து சிலுவை சிம்பலை நட்டு வைத்திருக்கின்றனர்.

அந்த சிம்பிலுக்கு ரைட் சைடுல வந்து நெறைய மரங்கள் இருக்கு.

அங்க அந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரு பெண் நின்று கொண்டிருக்கின்றனர்.

ரெண்டு கார் பார்க் பண்ணிருக்காங்க ரெண்டு காருமே ஒயிட் கலர்ல இருக்கு.

இது ஒரு மலை குன்று போல் உள்ளது.

இந்த ஃபோட்டோவோட ரைட் சைடுல ஒரு ப்ளூ கலர் மாருதி சுசுகி எஸ் கிராஸ் அப்டிங்கற ஒரு கார் பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல நீர் தேங்கி இருக்கு நெறைய பசங்க பேசிக் கொண்டிருக்கின்றனர்.

அதனை சுற்றியும் தென்ன மரம் நறைய செடிகள் உள்ளது.

இந்த போட்டோ வந்து ஒரு சர்ச்சுல எல்லாரு எழுந்து நின்னு பிரே பண்ணிகிட்ருக்காங்க.

இங்க வந்து ரெண்டு மூணு செடிகள்ருக்கு அந்த செடியு நல்லா அழகா கட் பண்ணி நல்லா அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க கீழ ஃபுல்லா நெறையா புற்கள் நெறையாக இல் இருக்கு.

அ இத சுத்தி காம்பவுண்டு வால் இருக்கு அத அந்த காம்பவுண்ட் வால்க்கிடையில கம்பி இருக்கு.

இந்த ஃபோட்டோ ஒரு அழகான இயற்கை காட்சி.

அங்கு ஒரு மனிதர் மரத்திற்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறார்.

இந்த போட்டோல பில்டிங்குக்கு முன்னாடி நெறைய டூ வீலர்ஸ பார்க் பண்ணிருக்காங்க

இந்த பில்டிங் டாப் ஃப்ளோர்ல வந்து கம்பில துணிகள காய வச்சுருக்காங்க.

இந்த ஃபோட்டோ மிகவும் அழகாக உள்ளது.

இந்த ஃபோட்டோக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கு.

ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த பங்கோட நேம் எச்_பி .

இடது புறம் நறைய சாக்லேட்ஸ் இருக்கு அண்ட் நேரா பாத்தோ அப்டினா அந்த ஸ்டேண்ட்ல புக்ஸ் இருக்கு.